அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் விவசாயத்தை நம்ம எல்லாருமே மதிக்கணும் விவசாயிகளையும் மதிக்கணும்ன்னு நான் நினைக்கிறேன் அஹ் கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லாருமே யாருமே இப்போ விவசாயத்தை நம்பி இல்லை இப்போ அந்த காலத்திலே ஆஹ் விவசாயம் பண்றவங்க நிலத்தை அதிகமா வச்சிருந்து அதாவது எந்த மாதிரி விவசாயம் பண்ணணும் எந்த மாதிரி உரம் போடணும் அதை இயற்கை முறையா நமக்கு உரம் போட்டு விவசாயத்தை வளர்த்தவங்களும் உண்டு ஆனா இப்போ உள்ள கால கட்டத்துல காலகட்டம் மாற மாற இப்ப வந்து செயற்கை வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க தெரியுதுங்களா அஹ் முன்னாடி எல்லாம் அஹ் எப்படி ஒரு இயற்கை முறையாவே போவாங்க இப்ப எல்லாமே செயற்கை முறையா போறாங்க ஏன்னா அதிக மகசூல் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றப்போ அதுக்குள்ள பிரச்சனைகள் என்ன இருக்கு ரூபா

ஆஹ் ஆமா நீங்க சொன்ன மாதிரி பழைய காலத்துல வந்து இயற்கை முறையில உரமா இருக்கட்டும் நீர் பாசனத்தா முறை முறையா இருக்கட்டும் எல்லாமே வந்து இயற்கையாதான் இருந்தது இப்ப இந்த நவீன காலத்துல எல்லாமே நவீன முறையில மாறிடுச்சு அதுக்கு காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மகசூல் அதிகரிக்கணும் அந்த டைம் மேனேஜ்மேண்ட் அதாவது நேரத்தை குறைச்சு அதாவது ஒரு அறுவடைங்கிறது ஆறு மாசம்ன்னு இல்லாம நான் வந்து ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துலயே அறுவடை பண்ணணும்

ஹம் அவன் வந்து ஆறு மாசத்துல அறுவடை பண்ணி பத்து மாசத்துலதான் க அந்த பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நான் ரெண்டு மாசத்துலயே அறுவடை பண்ணி அதை நாலாவது மாசத்துலயே நான் வந்து பணத்தை எடுத்துருவேன் அடுத்தடுத்த மகசூல் இது போயிடுச்சு அடுத்த மகசூல் நான் வேற அறுவடை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வியாபார உத்தியிலே எல்லாம் போயிட்டு இருக்காங்க இந்த செயற்கையை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இது ரசாயன உரமா இருக்கட்டும் ஆஹ் அப்புறம் வந்து மருந்து கொல்லி எல் எல்லாமே வந்து ஆஹ் அதிலே வர்றது என்னதான் நீங்க நெலத்துல போட்டு அது விளைஞ்சு வந்தாலுமே அது வந்து நச்சுப் பொருளாதான் நமக்கு வருது அங்க நீங்க உரத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அந்த ரசாயன கலவை கலப்படம்ங்கிறது உங்களுக்கு உரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு அது மாறி நம்ம நீர்ப்பாசன முறையுமே ஆஹ் நமக்கு வந்து சுத்தமான பூமிக்கு அடியில இருந்து வர்ற தண்ணியா அப்படின்னா கிடையாது சுத்திகரிக்கப்பட்ட அதாவது அஹ் மறுசுழற்சி பயன்படுத்தப்பட்ட தண்ணி தான் நமக்கு கிடைக்குது அப்ப எப்படி பார்த்தாலுமே நமக்கு வர விளைச்சல் வந்து பாதி வந்து இயற்கையாவும் பாதி செயற்கையாவும் தான் நமக்கு வந்து சேருது அஹ் கண்டிப்பா ரூபா இப்போ ஆஹ் விவசாயத்துல வந்துட்டு இயற்கை முறை பயன்படுத்தி விவசாயம் பண்ணப்போ ஆஹ் அதிக சத்தான பொருளும் கிடைச்சது

கிடைச்சது உடல் திடமாவும் இருந்துச்சு ஆனா இப்ப வந்துட்டு செயற்கை முறையில பண்றப்போ புதுப்புது வியாதிகள்தான் அதிகமா வருது அது புதுப்புது வியாதிகள் உருவாவதை வந்துட்டு நம்ம சாப்பிடற வழக்கத்துலதான் இருக்குது நம்ம வந்துட்டு டெய்லியும் காலையில இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ ஆஹ் நெற்பயிர்ல இருந்து இவ்வளவுத்தையும் எடுத்து காலையில நமக்கு வந்துட்டு காலையில உணவு என்னன்னா தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவோம் மதியத்துக்கு சாப்பாடு நைட்க்கு காலை அப்படி சாப்பிடுவோம் ஆனா அந்த ஏ அந்த காலத்துல எப்படி சாப்பிட்டோம்னா கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சு ஒரு உடம்பை திடமா வச்சுக்கிட்டாங்க ஆனா அந்த காலத்துல உள்ள ஒரு திடமான உடல் உடல்நிலை இப்ப எந்த ஒரு இளைஞர்கள் கிட்டயுமே இல்லை எந்த ஒரு இப்ப பிறக்கிற குழந்தைங்ககிட்ட இருந்து கூட குழந்தைங்ககிட்ட அதைப் பத்தி ஸ்ரீ நீங்க என்ன நினைக்கறீங்க கண்டிப்பா நான் இதைப்பத்தி பகிர்ந்துக்க விரும்பறேன் ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி அந்தக் காலத்துக்கும் இந்தக் காலத்துக்கும் உணவு முறைகளே மாட் நிறைய மாறுதல் ஆயிருக்குதாம் அப்பல்லாம் தீபாவளி பொங்கல் அந்த சமயங்கள்ல மட்டும்தான் இட்லி தோசையே மத்தன் மத்த நேரங்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய நவதானியங்கள் நிறைய தானியங்கள்தான் கம்பு கூழ் கேழ்வரகு கூழ் சின்ன வெங்காயம் ஆஹ் மத் நைட்ல அந்த சாதத்தை வடிச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில அந்த பழையது இந்த மாதிரிதான் சாப்பிட்டுட்டு வருவாங்க அது உடலோட ஆரோக்கியத்தை, நல்லா மேன்மையா வச்சிருந்துச்சு இப்ப எல்லாம் அலுவலகத்துக்கு வேலை பளு வந்த காரணத்தினால கிரைண்டர் மிக்ஸிங்கிற உபயோகத்தை எல்லாம் பயன்படுத்தி இட்லி தோசை இன்னும் எவ்வளவோ ஆன்லைன் அந்த அதெல்லாம் வந்திருக்கிறதுனால ஆர்டர் பண்ணி பிட்சா பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடறாங்க இதனால விளைவு என்னன்னா நம்ம தானியங்களை சாப்பிடும்போது செரிமானம் சீக்கிரமா இருக்கும் அதோட ஸ்ட்ரென்த் ஆஹ் செரிமானம் சீக்கிரமா ஸ்லொவ்ன்னு சொல்றதே விட அதோட சக்தி புல்லா கிடைக்கும் ஆனா இப்ப இருக்கிற பர்கர்லயும் பிட்சாலயும் அதோட சக்தி கிடைக்குமான்னு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை வெறும் பன்னு மைதாவை நல்லா வேக வச்சு அதுல ஏதேதோ சாஸ தடவி கொடுக்குறாங்க அதனால நம்ம உடவுள் உடலுக்கு வந்து விளைவுகள்தான் நடக்குது நம்ம வந்து இது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா

ஆஹ் சரி அஹ் ரூபா நம்ம வந்துட்டு அஹ் அந்த காலத்துல வந்துட்டு ஆஹ் உள்ள முதியோர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் ஒரு தொண்ணூறுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா விவசாயம்தான் முழு மூச்சா இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல பெற்றோர்களே ஒரு பையன் வந்து விவசாயத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க

அப்படி பண்றப்போ விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே வருது அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது வந்து உங்களால ஏத்துக்க முடியுமா இப்ப உங்களோட பையன விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க வந்து அவனை ஊக்குவிச்சு அதுல அனுப்புவீங்களா மாட்டீங்களா ஆஹ் நான் நல்ல கேள்வி மனோகர் அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட தலைமுறையை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தலைமுறை உருவாகுதுன்னா அவங்களை என்ன சொல்றோம் டாக்டர் ஆகணும் நர்ஸ் ஆகணும் என்ஜினீயர் ஆகணும் IAS ஆகணும் அப்படின்னுதான் சொல்றோம் எந்த ஒரு பையனையும் வந்து நீ விவசாயம் பண்ணு விவசாயம் கத்துக்கோ ஆஹ் அக்ரிகல்ச்சர்ன்னு ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கு அப்படிங்கிறதே தெரியலே அக்ரிகல்ச்சர்ல வந்து இளநிலையும் அதாவது பட்டப்படிப்பும் இருக்கு பட்டயப்படிப்பும் இருக்கு ஆனா அது வந்து யாருக்கும் தெரியறது இல்லை தெரியறது இல்லையா இல்லை தெரிஞ்சாலும் அதுல வந்து ஆஹ் நம்ம மு அதான் இப்ப இவங்க சொன்ன மாதிரி IT டிபார்ட்மென்ட்ன்னு போயிட்டா ஆஹ் நம்ம உட்கார்ந்தா இடத்துல வேலை அலையை வேண்டாம் உடலுழைப்பு போட வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் உட்கார்ந்த இடத்துல வேலை மாசம் ஆனா சம்பளம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அது மாறி நீங்க சமைக்க நேரம் இல்லையா டைம் இல்லையா இல்ல சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா உடனே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிட்டுவேசன்க்கு இங்க வந்துட்டோம் அதனாலயே என்ன பண்றாங்க எல்லாரும் பாஸ்ட்டா தான் பாஸ்ட்டா நினைக்கிறது future ல நினைக்கிறாங்க எதிர்காலத்தை நினைச்சு ஆஹ் எதிர்காலத்துல நீ நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து நீ IT டிபார்ட்மென்ட் எடு இல்லையா IAS ஆகு இல்லையா மருத்துவர் ஆகுது இல்லையா செவிலியர் ஆகுது இப்படித்தான் அனுப்பி விடுறாங்க யாருமே வந்து விவசாயி ஆகு இல்லை ஒரு ஆசிரியராக அப்படின்னு சொல்லி அனுப்புறது கிடையாது அதையே ஐ அதையே நம்ம எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க இப்போ ஸ்டேட் பர்ஸ்ட் வர்றாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் பர்ஸ்ட் வராங்க அப்படின்னாக்க அவங்கள்ட்ட பேட்டி எடுக்க போனா நான் வந்து கலெக்டர் ஆகப் போறேன் நான் வந்து டாக்டர் ஆகி சேவை செய்யப் போறேன் இதேதான் சொல்றாங்களே ஒழிய நான் ஒரு நல்ல விவசாயியா வரப் போறேன் ஆஹ் நான் விவசாயத்தை திரும்பவும் நான் கொண்டு வருவேன் என் என்னோட தலைமுறைக்கு நான் வந்து கொண்டு வரப் போறேன்னு யாருமே இதுவரையும் சொன்னதில்லை ஏன் அப்படின்னா ஆமா ரீசன் இதுதான் நம்ம வந்து விதைக்கலை அந்த பிள்ளைங்கள்ட்ட சரிங்க ரூபா அப்ப ஸ்ரீ நீங்க இந்த மாதிரி கருத்துகளை அப்ப எப்படி பார்க்கிறீங்க இந்த கருத்துக்களுக்கானதை நான் என்னோட கடி ஆஹ் சொல்றேன் ரூபா கடின உழைப்பு வந்து விவசாயத்துல வேணும் IT ன்னா AC ல உட்கார்ந்துட்டு

காரணத்தினால கூட இது நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ஒன் ஒரு தாய் குழந்தையை பெத்தெடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களே அதே மாதிரிதான் ஒரு விவசாயியா இருந்து பாருங்களேன் ஒரு உயிரை வந்து நீங்க உருவாக்குறீங்க அந்த உயிர் உங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே பயன்படுது இல்லையா அப்ப நீங்க மட்டும் வயிறாரல எல்லாருமே வந்து வயிறார இளைப்பாறுறாங்க அந்த அப்படி இருந்தது அது அதுல இருக்கிறதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் IT இன்ஜினியரிங் ஆஹ் நான் வந்து இது ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன் இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுது அப்படீன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுல வந்து ஒரு சக்ஸஸ் கிடையாது உ நீ ஒரு உயிரை உருவாக்குற அது வந்து எல்லாருக்குமே பயன்படுது நல்லபடியா இருக்கு உன்னை வந்து அப்ரிஸியேட் பண்றாங்க அப்ப கண்டிப்பா வந்து அது ஒரு என்ன சொல்றது மனசார செய்யற வேலைதானே அது நம்மளோட குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம தலைமுறையில இருந்தே உருவாக்கணும் விதைக்கணும் அப்படின்றது என் என்னோட கருத்து நீங்க சொல்லுங்க மனோகர் ஆஹ் கண்டிப்பா நான் சொல்றேன் இப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்க யாருமே விவசாயத்தை சொல்லி யாருமே வளர்க்க மாட்டேங்குறாங்க ஒரு பெத்த குழந்தையை அப்படி வளர்த்தா ஒரு விவசாயத்திலே ஆர்வப்படுவாங்களேன்னு அந்த பெத்தவங்களே அந்த மனுஷங்க பண்ற தப்புதானே ஒவ்வொரு அழிவுக்கும் காரணமாவே இருக்குது அப்பவே பெத்தவங்க வந்துட்டு விவசாயம்தான் நமக்கு முக்கியம் இதுதான்ப்பா நம்மளுக்கு சோறு போடுது அப்படின்னு சொல்லி வளர்த்திருந்தா இவ்ளோ பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய வேலையே கிடையாது ஏன் அந்த யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க பெத்தவங்க விவசாயம் பண்றாங்க நம்ம பையனும் விவசாயம் பண்ணி கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் நினைக்கிறாங்க ஆனா விவசாயியோட அருமை ஒரு விவசாயிக்குத்தான் தெரியும் அவங்களே இந்த மாதிரி நினைச்சா எப்படி விவசாயம் பண்ண முடியும் இந்த இடத்துல

நீங்க சொல்ற மாதிரி அதான் மனோகர் விவசாயம் பண்றவங்களே தன்னோட பிள்ளை வந்து விவசாயி ஆகிட வேண்டாம் நம்ம படுற கஷ்டம் அந்த பிள்ளைங்க பட வேணாம் நீ வந்து இன்ஜினியரிங் படிங்க நீங்க வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி கடன உடன வாங்கி அவங்களை காட்டி விடுறாங்க ஸ்கூல்ல போய் காலேஜ்ல போய் பணத்தை கட்டி சேர்த்து விட்டுறாங்க அதுதான் சொல்றேன் அவங்களே வந்து அது ஒரு இதாதான் நினைக்கிறாங்க அதுல உள்ள நுணுக்கங்களை வந்து அவங்களுக்கு தெரியலே அந்த ஜெனெரேஷன்க்கு தெரியலே ஆனா இப்ப நவீன காலத்துல உள்ள ஜெனெரேஷன்க்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு அதை படிச்சா அதுல உள்ள நுணுக்கங்களை நம்ம கத்துக்கலாம் அதுல இருந்து ஸ்மார்ட் ஒர்க் அதாவது ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும் இல்ல அதுல இருந்து கத்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க்கில் கத்துக்கிட்டு ஸ்மார்ட் ஒர்க் ஆவும் பண்ணலாம் ஹம் கண்டிப்பா ஸ்ரீ இதைப்பத்தி உங்களோட கருத்து என்ன ஸ்ரீ நீங்க இதைப் பத்தி கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்ல முடியுமா ஸ்ரீ ஆஹ் இப்ப கேக்குதா மனோகர்

ஆஹ் இதோ நான் பகிர்ந்துக்கிறேன் என் விவசாயத்தைப் பத்தி என்னோட கருத்து என்னன்னா விவசாயமும் சரி விவசாயத்தையும் சரி நம்ம மதிக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதைப் பத்தின எடுத்துச் சொல்லணும் ஆஹ் வீட்ல வந்து எப்படி சொல்றது இப்பல்லாம் எல்லாருமே ஒரு படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில வெளியூர்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் சின்னச் சின்ன மாடி தோட்டங்களே எவ்வளவோ வந்திருக்கு அந்த ஒரு ஒரு காய் விதைக்கிறோம் இந்த காய்லதான் இவ்வளவு நியூட்ரிஷன் கிடைக்குது இவ்வளவு பண்ணணும் கோ இந்த விதை வந்து விதை இது எப்படி வளருது பாரு அதோட ஆர்வத்தை வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

ஒரு கண்டிப்பான வாஸ்துவமான பிரேக் ஹிஸ்டரி ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க கத்துக் கொடுக்கத்தான் அவங்க வளர்றப்பையும் ஓகே இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு போவாங்க நம்ம வந்துட்டு நீங்க வந்துட்டு படிச்சு பெரிய என்ஜினீயர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்லிக்கொடுத்து வளர்க்க கூடாது அப்படி சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து விவசாயம் என்ற ஒரு அடிப்படையான விஷயமே அழிஞ்சு போயிடும்

ஆஹ் ஒரு உதாரணமா சொல்லணும்ன்னா அந்தப் பிள்ளைங்க சாப்பாட்டை வீணாக்குறாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த சாப்பாடு எப்படி கிடைக்குது எப்படி வருது இந்த அரிசி எப்படி நமக்கு கிடைக்குது எப்படி விளையுது அப்படிங்கிறதை நம்ம சொன்னாலே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அங்கேயே ஊற ஆரம்பிச்சிடும் ஆஹ் சரி சாப்பாடு கிடைக்க இவ்வளவு நாளாகும் நம்ம ஒரு அரிசி வந்து நமக்கு வாங்குறதுக்கு இவ்வளவு நாளாகும் விளையே இவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறதை அந்த மனசுல பதிய வச்சிடணும் அப்ப அந்த பிள்ளைங்க என்ன ஆரம்பிச்சிரும்ன்னா இந்த மாறி செடி வைக்கிறதா இருக்கட்டும்

ஆர்வத்தை தூண்டுனதாலே அந்த பிள்ளைங்களுக்கு ஆமா அதிலே நம்மளை மீறியே ஆர்வம் வந்துரும்

எப்படி அது டெய்லி நீ தண்ணி ஊத்தி காலையில ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நம்ம சொல்லணும் அதை பத்தி சொன்னா போதும் நம்ம அது பிள்ளைங்க வந்து அடுத்த நாள் நாலு அஞ்சாவது நாள் அவங்களே அந்த தண்ணியில போயிட்டு தெளிச்சு விட்டு அதை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் என் குழந்தையை நான் அப்படித்தான் வளர்ப்பேன்

ஒரு அந்தி மல்லி விதை இதை நீ போடுற என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம் இது என்ன கலர் விதைன்னு தெரியலே பூத்தாதான் தெரியும் நீ அதை வளர்க்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் டெய்லி அதை ரெண்டு நாள் பயிற்சி கொடுத்தான் மூணாவது நாள்ல இருந்து அவன் தானா என்ன பண்ண சொன்னான்

ஆஹ் அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்வம் வரும் கண்டிப்பா நம்ம வந்து ஆர்வத்தை தூண்டிதான் விடணும் அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது நீ காலைல காலையில ஆனா இதை செஞ்சு ஆவனும் பல்லு விளக்குறியோ இல்லையோடி போய் தண்ணி ஊத்து அப்படின்னு அந்த பிள்ளைங்களை போர்ஸ் பண்ணக்கூடாது நீ உனக்கு ஆர்வம் இல்லை இது என்ன கலர்ன்னு தெரியலே நீ செஞ்சாதான் அது வரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் கண்டிப்பா ரூபா இப்போ வந்துட்டு எப்பவுமே அந்த காலத்திலே இயற்கை முறை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய மகசூல் அப்பையும் கிடைச்சது அப்பையும் நல்ல வருமானம் விவசாயிகள் ஈட்டினாங்க ஆனா இப்போ செயற்கை உரத்துக்கு எல்லா விவசாயிகளும் தள்ளப்படுறாங்க அப்படி தள்ளுறதுனால என்ன ஆகுது மகசூல் பெருகுதே தவிர கூட நோயும் சேர்ந்து அதிகமாகுது அப்படி செயற்கை உரத்துக்கு விவசாயிங்க தள்ளப்படுறாங்க அந்த இடத்துல ஏன் தள்ளப்படணும் ஏன் இயற்கையை விட்டுட்டு ஏன் செயற்கைக்கு போறாங்க அதை பத்தி எப் எப்படி நினைக்கிறீங்க ஸ்ரீ நான் கல்லூரியில படிக்கும் போது என்னோட அந்த உயிரியல் துறையில வந்து ஒரு வருஷம் அந்த ப்ராஜெக்ட்க்காக நாங்க பண்ணது வந்து மணக்கத்தக்காளி அந்த செடிய வந்து ரெண்டு வித தொட்டியில வளக்கணும் ஒண்ணு வந்து இயற்கை முறையிலும் ஒண்ணு செயற்கை முறையிலும் வளர்க்கணும் வளர்த்துட்டு அதோட கிரௌத்ல இருந்து அதோட எல்லா வகையான தன்மைகளையுமே வந்து நான் அளந்தெடுத்து நான் வந்து ஒரு

இன்னொரு தொட்டியில வந்து NPK சோடியம் பொட்டாசியம் அப்படி சொல்ற அந்த NPK வ போட்டு வளர்த்தேன் சீரியஸ்லி நான் சொல்றேன் உண்மையா அந்த இயற்கையில போட்டதுக்கான இயற்கையா போட்டு நான் வளர்த்த செடியில இருக்கிற அமினோ ஆசிட் கார்போஹைடிரேட் அதுல கிடைக்கிற சத்துக்கள் எல்லாமே அதிக அளவுல இருந்துச்சு இதை வந்து நான் பார்த்தேன் இதே நீங்க சொல்ற மாதிரி விவசாயிங்க வந்து இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த இப்போ ஆஹ் கொத்தவரங்கா பீன்ஸ் அப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நார்ச்சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கலப்படங்களை நம்ம கலக்கும் போது வேதிப் பொருட்கள் அதை வந்து யூஸ் பண்ணும் போது அதுல கிடைக்கிற அந்த நார்ச்சத்தோட முழுமையான சக்தி வந்து அதுல இருக்காது அதோட சக்தியை குறைக்கும் அந்த சக்தி கிடைக்காத போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம நோய்கள் உருவாகறதுக்கு காரணங்கள் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்

அப்படி கலக்குறப்போ அது வந்து நமக்கு நிறைய இடையூறுதானே தருது

கண்டிப்பா மனோகர் இதுல என்ன நம்ம பெருசா பார்க்கிறோம்னா இப்போ செயற்கை உரம் போட்டு வளர்க்கிற தாவரங்களும் சரி இயற்கையா வளர்ற தாவரங்களும் சரி இரண்டுமே வந்து ஆஹ் ஒரே மாதிரி தான் இருக்கும் எது வளர்ந்தது எது இயற்கையா வாழ்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும்

பாக்டீரியாவுக்கும் செயற்கையா உரத்தை போட்டு அதாவது செயற்கைன்னா அதிலே இருக்கும் பாக்டீரியா அந்த பாக்டீரியாவை போட்டு அது இன்ஆக்ட்டிவா இருக்கும் அதாவது செயல் இழந்திருக்கும் அதை வந்து செயல்படுத்தி போடுறாங்க அப்போ போடும்போது அதுக்குள்ளே இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இயற்கையா இருக்கிறது வந்து, நல்லாவே மகசூல் தரும் நல்லாவே இதா இருக்கும் ஆனாலும் ஆஹ் கொஞ்சம் கிரௌத் வந்து ஸ்லொவா இருக்கும் ஆஹ் ஒரு பத்து நாள்லதான் இந்த செடி வரும் அப்படிங்கும் பட்சத்துல இந்த செ இயற்கை உரம் ச செயற்கை உரமா போடுறது வந்து அஞ்சு நாள்லயே வந்துரும் இது இயற்கையா போடுறது வந்து பத்து நாள் ஆகும் நமக்கு வந்து பொறுமை கிடையாது பொறுமை கிடையாதுன்னா இதுதான் பிசினஸ் எல்லாமே பிசினஸ் தான் இப்ப வியாபார ரீதியா பாக்கும்போது நான் இன்னும் எனக்கு அஞ்சு நாள்லயே வேணும் இந்த மகசூல் வேணும் அப்படிங்கறதுதான் பாக்கணும் அப்ப நான் வந்து ரெண்டு பாக்கெட் வச்சிருக்காங்க உங்களுக்கு செயற்கை உரம் வேணுமா இயற்கை உரம் வேணுமா இது வந்து, பத்து நாள் ஆகும் இது வந்து அஞ்சு நாள் ஆகும் அப்ப அஞ்சு நாள் என்ன குடுங்க எனக்கு அஞ்சு நாள்ல நான் பாக்கிங் பண்ணி நான் அனுப்பிடணும் அப்பிடின்னு பாத்துதான் எடுக்கிறோம் ஆஹ் அதுதான் இது வியாபாரமா பார்க்கிறோம் விவசாயத்தையும் இப்ப நம்ம எப்படி ப படிப்பை வந்து வியாபாரமா பார்த்தோமோ அதே மாதிரி விவசாயத்தையும் வியாபாரமா பார்க்கிறதுனாலதான் நம்மளால பொறுமை இருக்க முடியாது இன்னொன்னு மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம நம்ம பொறுமைக்கு நம்ம பொறுமையா இருக்க முடியாது ஆறு மாசம் வரையும் இருந்தா இன்னும் ரெண்டு மூணு உயிர் ஆஹ் உயிர் வாழணும் இல்லையா அது வரையும் அந்த பொறுமை கிடையாது அதனால என்ன பண்றாங்க அடுத்து அடுத்து அடுத்து எடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க விவசாயம் குறைஞ்சதுக்குன்னு காரணம் அஹ் மக்கள் தொகை அதிகரிச்சு ஒரு பக்கம் இது ரெண்டையும் வந்து நம்ம அஹ் சமப்படுத்த முடியாது உம் சரி நான் உங்க இதுக்கே வரேன் ஆஹ் நீங்க வந்துட்டு இப்ப சமநிலையில படுத்த முடியாது அப்படின்றீங்க இப்போ நிறைய விவசாய நிலம் கட்டடம் மைய கட்டிட மையமாக்கப்படுது அதை தடுத்து நிறுத்தினாலே பெருக்குற மக்கள் தொகைக்கு ஈடு நீங்க விவசாயமே பண்ணலாமே அது ஏன் அந்த மாதிரி நடக்குது அதுதான் மனோகர் சொல்றேன் இப்ப வந்து மக்கள் தொகை அதிகம அதிகமாகிட்டே வருது இல்லையா விவசாயம் குறையுறதுக்கு காரணம் என்னன்னா நகரமா எல்லாமே வந்து விவசாய நிலம் எல்லாமே கட்டிடமாகிட்டு வருது. காரணம் வந்து வியாபாரம் ஆஹ் பெரிய பெரிய மக ம மால் மஹால் இப்படியே கட்டிட்டு வராங்க மக்கள் தொகையும் அதிகமாயிட்டு இருக்கு எல்லாருமே அவுங்க அவுங்க எங்களுக்கு சொந்த வீடு வேணும் ஒரு வீடு இருந்தாலும் பரவால்ல இன்னும் ரெண்டு வீடு வேணும் அப்படீன்னு சொல்லி எல்லாரும் வீடு வாங்க வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க அப்ப விவசாய நிலம் எல்லாமே கூறு போட்டு விக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப விவசாயம் வந்து என்ன விவசாயம் பண்றதோட நம்ம ஓ ஆஹ் பொறுமையா இருந்ததுல காசு பாக்குறதை விட நம்ம இந்த மாதிரி பிளாட் போட்டு வித்துட்டு அவங்க காச மொத்தமா வாங்கிட்டு செட்டில்மென்ட் ஆயிடுறாங்க இப்ப ஏ உழைப்பே இல்லாம நம்ம வந்து இதுல ஈல்டு எடுத்தர்றோம் இல்லையா அதனால அவங்க அதைதான் பாக்குறாங்க அதனால விவசாயம் குறையுது மக்கள் தொகை அதிகரிக்குது ரெண்டத்தையும் நம்ம வந்து சமநிலை படுத்த முடியாது நம்ம விவசாயத்தையும் அதிகரிக்கணும் மக்கள் தொகையையும் கட்டுப்படுத்தணும் ரூபா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்துட்டு இப்போ ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனாலும் விவசாயத்தையே அழியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க அப்படியே மக்கள் தொகை பெருகினாலும், நம்ம விவசாயத்தை ஒரு சைடு பெரிக்கிட்டுதான் போவோம் இப்ப உள்ள இளைஞர்கள் தலைமுறை என்ன பண்றாங்க நான் வந்து மக் விவசாயத்தை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அதே சமயம் விவசாயத்தை வந்து நம்ம அஹ் அதிகப்படுத்தணும்ன்னுதான் சொல்றேன் ரெண்டத்தையும் சமப்படுத்த முடியாது

இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா ஆஹ் மக்கள் தொகை பெருக பெருக விவசாயம் கம்மியாயிட்டு வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க

ஆனா விவசாயத்துல அதே வருமானத்தை ஈட்டினா என்ன கொஞ்சம் தாமதமா ஈட்ட முடியும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா அதே சம்பளத்துல நம்ம ஈட்டலாம் சரிங்களா அப்ப வந்துட்டு நம்ம மக்கள் ஆர்வம் காட்டாததுக்கு விவசாயத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இல்லை மக்கள் வந்துட்டு எதுக்கு இந்த நிலம் எனக்கு இருக்குது இந்த நிலம் எனக்கு வேணாம் நான் அதை வித்துடுறேன் அப்படின்றது போல நான் வித்து அந்த பில்டிங் கட்டிடுறேன் அப்படின்ற போறதுனாலதான் விவசாயம் அழிஞ்சிட்டு வருது நம்ம நிலத்தை காப்பாத்தினாலும் விவசாயம் தன்னால பெருகி வருமே அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே ஸ்ரீ நீங்க சொல்லுங்க இதை பத்தி ஆமா நீங்க சொல்றது சரிதான். இப்ப வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி யாராலயும் பொறுமையா காத்திருக்க முடியல ஆஹ் எப்படி சொல்றது ஒரு மாசத்துல வந்து நான் சாம் வேலை பார்த்தேனா IT ல ஒர்க் பண்ணா எனக்கு ஒன் லேக் கிடைக்கும்

கண்டிப்பா ஆஹ் இப்ப ரூபா சொன்னது போலயே நம்ம எடுத்துப்போம் சில விஷயத்த எல்லாம் ஆஹ் விவசாயம் வருது மக்கள் தொகை பெருகப் பெருக விவசாயம் பெருகு

திடீர்ன்னு அந்த ஒரு நிலம் நம்ம கையிலே இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு எத்தன மூட்டை அரிசி நம்ம உற்பத்தி பண்ணலாம் அம்பது மூட்டை நெல்லு வருதுன்னா அதிலே முப்பது மூட்டை அரிசியை நம்ம பயிர் பயிர் பண்ணலாமே ஆமா கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம அப்படி கொண்டு போறதுன்னா அப்படி கொண்டு போனாதானே நம்ம விவசாயத்தை, பெருக்க முடியும்

அஹ் ரூபா நீங்க இதப்பத்தி இதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க

ஆமாம் ஸ்ரீ நீங்க சொன்னது ரைட் தான் உணவு பற்றாக்குறை எப்ப கிடைக்கும் ஆஹ் எப்ப வந்து நிலவுதோ அதாவது இந்த தண்ணீர் பற்றாக்குறை இடப்பற்றாக்குறைங்கற மாதிரி இதுவும் எப்போ பஞ்சம் இந்த பஞ்சம் தலைவிரித்தாடும்ங்கறாங்களே அப்ப அந்த மாதிரி வரும்போதுதான் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து விவசாயத்தோட அருமை புரியும் அண்ட் ஆனா வந்து விவசாயம் அழியுது அழிஞ்சுட்டு வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது திரும்பவும் வந்து அதே பழைய காலத்துக்கு வர்றாங்க

அதையுமே வந்து விரும்பி வாங்குறாங்கன்னா எப்படி அவங்களுக்கு தெரியணும் வியாபாரம் எல்லாமே ஆட் பாக்குறாங்க ஓ இப்படி ஒரு அரிசி இப்படி ஒண்ணு இருக்கும் இதுதான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க நம்ம மூதாதையர்கள் எல்லாம் வந்து யூஸ் ஆஹ் பயன்படுத்துனாங்க இதனாலதான் உடம்புல அவங்களுக்கு தெம்பாவும் சக்தியாவும் இருந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்படி ஒண்ணு இருக்கு அப்படி சொல்லி ஆஹ் அது இப்பதான் வந்து அவங்க அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதை பாக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன ஒரு ட்ராவ்பக் அப்படின்னா அதை விளைய வைக்கிறதும் நம்ம அதே செயற்கை உரத்தை பயன்படுத்திதான் அதுதான் ஒரு பிரச்சனை அதுவுமே இயற்கையான முறையில நமக்கு கிடக்கிறது கிடையாது கண்டிப்பா ரூபாநீங்க சொல்றது, நூத்துக்கு நூறு உண்மைதான் உண்மையான விஷயம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இருந்தாலும் நீங்க சொல்றது பழைய காலத்துக்கு எல்லாரும் திரும்பி வராங்க அப்படின்ற பட்சத்துல சந்தோஷமாதான் இருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பழைய மண்பானையில தண்ணி ஊத்தி குடிக்கணும் மண்ப மண்சட்டியிலதான் குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறது இப்ப பழைய ஆஹ் சாரி பல பேர் வீடுகள்ல பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாமே மண் கு மண் சட்டி மண்பானை இது எல்லாம் புழக்கத்துக்கு வந்திருக்கு இப்போ கண்டிப்பா ரூபா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் இல்லைன்னு எல்லாம் நான் சொல்லவே இல்லை இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா நவீன க பழைய காலத்து நவீன காலமா வர்றப்போ என்ன நினைச்சது அதே இடத்துல

ஆஹ் நவீன காலத்திலே இருந்து பழைய காலத்திலே இருந்து நவீன காலத்திலே வர்றப்போ நமக்கு வந்துட்டு அது வந்து கலப்படமுள்ள பொருளாதானே வெளியிலே வருது நீங்க சொல்ற பேரு மட்டும்தான் உண்மை உண்மையா இருக்குது ஆனா வெளியே வர பொருள் விஷமாதான் வெளியிலே வருது அது எப்படி சொல்றீங்க ரூபா ஸ்ரீ நீங்க சொல்லுங்க விவசாயி இதை இதை வந்து நம்ம விவசாயிங்ககிட்ட இருந்து வாங்குறவங்ககிட்ட வாங்காம நம்ம பக்கத்திலேயே கிடைக்கிற இப்ப டவுன் சைடு சிட்டி சைடு எல்லாம் பார்த்தா அது கிடைக்காது பட் கிராமத்திலே உள்ளவங்க விவசாயிகள்ட்டயும் நேரடியா பறிமுதல் பண்ணும் போது அதோட சத்து முழுமையா நான் கிடைக்கும்ன்னுதான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எங்க வீட்டிலேயே ஆஹ்

அதுக்கப்புறம் தானா அது கெட்டப் போகாம இருக்கணும்னா அது மேலே அந்த வேதிப் பொருட்கள் எல்லாம் தெளிச்சி அங்க இங்கயும் மாத்துவாங்க அப்படி நேரடியா பறிக்கும்போது நமக்கு அது நன்மை தரும்ன்னு நினைக்கிறேன் ஆனா இது எல்லாருக்குமே சாத்தியமான்னு பார்த்தா இல்லையே

அஹ் உங்களோட நோக்கம்

கண்டிப்பா இப்போ எதுல கலப்படம் தாய்ப்பால்ல மட்டும் தான் கலப்படம் இல்ல எல்லாத்துலயும் கலப்படம் தான் தண்ணில இருந்து சாப்புடுற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே கலப்படம் நடந்து தான் இருக்கு அஹ் வந்து ரூபா நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு பால் நிறுவனத்தினால பார்த்தீங்க நீங்க பால்ல என்னென்ன கலந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும்தானே ஒரு பால்ல கெட்டு போகாம இருக்கறதுக்கு எவ்வளவு கலக்குறிங்க எந்த அளவுக்கு அதுல தண்ணி கலப்பிங்க எந்த அளவுக்கு அதை பவுடரா கலப் பவுடர் மிக்ஸ் பண்ணுவீங்க

கண்டிப்பா வந்து கலப்படம் அப்படிங்கிறது நம்ம இதுல ஆஹ் சாரி எங்க தொழிற்சாலையில பண்ணது கிடையாது இல்ல ஒவ்வொரு கலப்படமும் உங்க கண்ணு முன்னால தான நடந்தது நம்ம கண்ணு முன்னாலதானே நடந்து போகுது அதையும் நம்ம பார்த்துட்டு அதையும் அதைத்தானே நம்ம விரும்புறோம் ஹம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது ஆஹ் கலப்படம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆஹ் ப ப அதாவது முதல் வந்து டெஸ்ட்க்கு குடுத்துருவாங்க. சரிங்களா டெஸ்ட்க்கு குடுத்துட்டு

அவங்க கலப்படத்துக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அதை டெஸ்ட் பண்ணாலும் அதுல ஒண்ணும் கிடையாது ஏன்னா அது கலப்படம்ன்னு பண்ணியாச்சு அதுல வந்து கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு வேதிப்பொருள் கலந்தாச்சு இதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொன்னீங்கன்னா சொல்லலைன்னா என்ன நாங்க வந்து பண்ணுனது வந்து ரா மில்க்ல உள்ள ஆஹ் அதாவது கலப்படம் பண்ணாததுக்கு முந்தைய தினம் அதாவது முந்தைய பாலைதான் நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம் அப்ப வந்து எங்களுக்கு உண்மையான ரிசல்ட் தான் வரும் கலப்படங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு ஆமா உண்மையை ஒத்துக்குறேன் பால் அப்படிங்கற பட்சத்துல பாலா இருக்கட்டும் அது மோரா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாமே வந்து கலப்படம்தான் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஆவின்ல கூட ஆரோக்கிய பால் ஆவின்ல கூட சொல்லி இருக்காங்க ஒரு மாசம் வரையும் கூட வச்சு யூஸ் பண்ற மாதிரி வந்து பால் அவங்க வந்து ஆனா அது வந்து இப்ப நடைமுறைப்படுத்துனாங்களா அப்படின்னா இல்லை அதுல வந்து ஒரு கேஸ் போட்டுருக்காங்க இது எப்படி சாத்தியமாகும் சாத்தியமில்லாத ஒன்றுதான்பா பசும்பால்லாம் மூணு மணிக்கு ப

பேசுவோம் நம்ம இதோட இந்த விவாதத்தை முடிச்சுக்குவோம் கண்டிப்பா நன்றி நன்றி

வணக்கம் பிரகிதா வணக்கம் தீக்ஷனா இன்னைக்கு வந்து நான் உங்க கிட்ட எத பத்தி பகிர்ந்துக்க போறேன் அப்படீன்னு பார்த்தோம்னா ஆஹ் நான் வந்து வாழைத்தண்டு அதைப் பத்திதான் நம்ம இப்போ பகிர்ந்துக்க போறோம் அதாவது வந்து எந்தெந்த பழம் காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டா என்னென்ன நன்மை வரும் அதைப் பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம் சரிங்களா சரோஜனி

ஆஹ் உங்களுக்கு சரிதானே தீக்ஷனா ஆஹ் பேசலாம் பிரகிதா

அத வந்து ஜூஸாவும் போட்டு குடிப்பாங்க. அதாவது வந்து பழச்சாறுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியும் போட்டு குடிச்சிருவாங்கலாம் இல்லைன்னா வந்து ஆஹ் அது பேரு என்ன ஆஹ் அத பொரியல் பண்ணியும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க தீக்ச்சனா அஹ் நான் வாழைப்பூவுல வந்து என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்றேன் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, புரத சத்து, வைட்டமின் டி, சி, நார்ச்சத்து இது எல்லாமே இருக்கு இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனைய சரி செய்யும்னே சொல்லிருக்காங்க. அஹ் சரோஜினி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா வாழைப்பூ பத்தி ஆஹ் வாழைப்பூ வந்து எனக்கு அவ்வளவா வந்து ஆஹ் இது சமைக்கத் தெரியாது ஏன்னா அந்த வாழைப்பூவ நம்ம வந்து அந்த மொக்க வந்து பிக்கும் போது கையில பால் ஓட்டும் பால் ஓட்டும் போது அதை அறியக்கூட எனக்கு தெரியாது ஆனா அத செஞ்சாங்கன்னா அந்த முருங்கைக்கீரையோட போட்டு செய்வாங்க அதிகமா வாழைப்பூவ அது வந்து அவ்ளோ வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடா இருக்கும்

நல்லா நசுக்கி அரைச்சு மிக்ஸியில போட்டு அரைச்சு பிழிஞ்சு குடிச்சோம்ன்னா அதோட இது வந்து வயித்துல இருக்கிற புண்ணு கூட ஆத்தும். நிறைய பேருக்கு வந்து இந்த வயிறு புண்ணு அப்படீன்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய் பாலு இந்த வாழை வாழைத்தண்டு இதெல்லாம் அரைச்சு காலையிலேயே வெறும் வயித்துல குடிச்சாங்கன்னா அது வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு அது உள்ளே இருக்கிற புண்ணு அப்படியே இதாகும் அல்சர் உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அஹ் பிரகீதா இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க